ஆஹ் இனிய மாலை வணக்கம் மதுமிதா லாவண்யா மாலை வணக்கம் ச சஃப்ரின்

நான் இப்போ ஆஹ் உங்களை எல்லாம் உங்க ஊர்ல இந்த மயில் பத்தி தெரியுமா மதுமிதா உங்களுக்கு தெரியுமா ஆஹ் எனக்குத் தெரியாதா நாங்க வந்து கிராமத்து உள்ள தானே இருக்கோம் அங்க நிறைய மயில் இருக்கும் அழகழகா பார்க்கிறதுக்கே லாவண்யா நீங்க சொல்லுங்க ஹம் எனக்கும் தெரியும் மதுமிதா ஏன்னா வந்து நானும் வந்து இருந்திருந்தேன்னா அந்த இதுல வந்து எருக்கூர் ஒரு ஊரு சைடுல வந்து நிறைய வந்து இந்த மாறி மயில்கள் எல்லாம்

இல்ல நீ அடிக்கடி வந்து நான் உனக்கு தெரியுமாமே புரியல சஃப்ரின் லாவண்யா எப்பயுமே நான் சிட்டியில வாழ்ந்தவன்டா எனக்கு ஒரு கருமும் தெரியாது அப்படின்ட்டு ஓடுவான் அதான் கேட்கிறேன் டேய் நான் சிட்டிலதாண்டா வளர்ந்தேன் ஆனா வந்து அவங்க சொல்லுவாங்கடா இதை எப்படி சொல்றது அது சிட்டின்னா சிட்டி கிடையாதுடா ஒரு மாதிரி இப்போ நம்ம தாம்பரத்திலே நம்ம தங்கி இருந்தோம் தெரியுமா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி இருக்கும்டா அதிலே வந்து ஒரு சின்னதா ஒரு கிராமம் மாதிரி ஒரு எருக்கூர்ன்றுவாங்க அந்த ஊர்ல வந்து ஆஹ் எதாவது பயிர் போட்டுட்டாங்கன்னா அது வந்து சாப்பிட வந்து மயில் வரும். அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்டா மதுமிதா

ஆஹ் தெரியும்டா அதைவிட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் நினைச்சிருப்போம் ஆஹ் தோகை இருக்கிற மாதிரிதான் பெண் மயில்ன்னு என்ன சஃப்ரின்

ஆஹ் ஆனா வந்து தோகை இருக்கற மயில் தான் வந்து ஆண்மயிலாம்டா எனக்கு இப்பதான் இப்ப எப்படி சொல்றது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமாதான் எனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா இல்லை அது இதுல என்ன தெரியுமா எதுக்கு தெரியுமா அந்த மயில் வந்து தோகை வச்சிருக்கு லாவண்யா, நீ கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லு எதுக்குங்க தோகை வச்சிருக்குனா அது பேரு என்ன எனக்கு தெரியாது எங்க அம்மா ஒன்னு டைம் சொன்னாங்க அது வந்து அந்த தொகை வ எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியாது ஆனா அது விரிச்ச ஆடக்குள்ள அழகா இருக்கும் ஆனா அது விரிக்கிறது எப்போ விரிக்கும்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இப்போ வந்து மழை வரப்போற டைம்ல வந்து அது அதோட இது எப்படி சொல்றது அதோட ஆஹ் தோகைய விரிச்சு வந்து அழகா நடனம் ஆடுமாம் அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா அதாவது வந்து ஆஹ் மழை வரப்போகுது அப்படீன்னு ப பழைய புக்ல எல்லாம் ஒண்ணாவது ரெண்டாவது புக் எல்லாம் நான் படிச்ச புத்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கேன் என்னன்னா வந்து குயில் கூவமா மயில் ஆடுமாம் அது மாதிரி எல்லாம் சஃப்ரின் நீதான் படிச்சிருக்கதானே டேய் அதுக்கில்ல

இதைத்தாண்டா நானும் நினைச்சேன் நீ கரெக்ட்டா சொல்லிட்ட

லாவண்யா உங்களுக்கு இதைப்பத்தி என்ன அறிகுறி தெரியிறது எனக்கா இவ்வளவுதான் அதுக்கு பேர் என்ன மதுமிதாக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியலையேன்னு இருக்கு ஏன்னா வந்து அவனுக்கு வந்து இதுல எல்லாம் அதிகமா நாட்டம் இருக்காதுன்னு என்கிட்ட சொல்லி இருக்கான் ஆஹ் ஏன்னா வந்து அவனுக்கு வெளியில போறது அதெல்லாம் வந்து ரொம்வவும்லாம் எனக்கு நாட்டம் கிடையாது நான் இதை மாதிரி எனக்கு விலங்குகள் மீதும் நாட்டம் கிடையாது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னது வந்து நாயி எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கான் அது அது மட்டும் இல்லா ஊர் சைடு எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா அது பேரு என்ன மயிலு அப்படிங்கறது வந்து முருகரோட வாகனம் அப்படின்னு இதைப்பத்தி என்னடா நினைக்கிற நீ சஃப்ரின்னு ஆமா அது வந்து அந்த முருகனோட வாகனம்தான் ஆஹ் என்னென்ன தெரியுமா இந்த மயில் எல்லாம் வந்து தோப்புலதான் நிறைய இருக்கும் எங்க ஊரு சைடுல வந்து நாங்களும் க கிராமம்தானே உள்ள போகவே ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போகனும் உள்ள போகும்போது தோப்பு வயல் ஆறு இந்த ஆத்தங்கரை சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எங்க ஊரை தாண்டிதான் நான் எங்க ஊரு நடுவிலே இருக்கும் போகணும் ஒரு தோப்பு மட்டுமே ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர்ல இருக்கும் அதுக்குள்ள மயில்ன்னு அவ்வளவு மயில் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் இருக்காது மயில் குட்டி எல்லாம் டக்டக்குனு எந்திரிச்சு ஓடும் நானும் நிறையவாட்டி பார்த்திருக்கேன் சைக்கிள்ல போகும்போது எல்லாம் நடுவுல புகுந்து ஓடும் இவன் யார்றா இது மழை பெய்யும் போதுதான் நம்ம போகணும்ன்னா இதுங்க வேற விழுந்து ஓடுது அப்படின்னு எவ்ளோ மயில் ஆஹ் தோகை இருக்குல்ல அதோட இறக்கை எல்லாம் அவ்வளவு கிடக்கும் எங்க ஊருக்குள்ள ஆஹ் நானும் பாத்திருக்கேன் இதெல்லாம் நாங்க வந்து கிராமம்தானே ஃபுல்ல சுத்

வயல் அப்படித்தானே தஞ்சாவூர்ல தானே இருக்கோம் எப்படின்னா நெல்லெல்லாம் விளையுது இல்லை அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மயிலு இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா சின்ன வயசுல நான் வந்து அந்த மயில் தோகையோட இது இருக்கும்ல அதை அதை வந்து புக்ல வச்சு அதுக்கு தவிடுலாம் போட்டு வளரும் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுக்கதையெல்லாம் வச்சு நான் வந்து வளத்தெல்லாம் வச்சிருக்கிறேன் தெரியுமா இதை நினைச்சா இன்னமும் எனக்கு அசிங்கமா இருக்குடா லாவண்யா சொல்லு எனக்கும் தான்டா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அழகிய நினைவெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்ம புக்ல வந்து இந்த மயிலோட கண்ணு மாதிரி இருக்கும் அதை வச்சோம் அந்த இது வச்சா எதுல எல்லாம் வச்சாதான் குட்டி போடாது அது பேர் என்ன

தீனிங்கிற பேர்ல நம்ம வச்சிருக்கிற பூவை போடுவோம் ஞாபகம் இருக்காடா ஞாபகம் இருக்காடா சஃப்ரின் உனக்கு சஃப்ரின்னு ஆஹ் ஆமா ஆமா பூ இல்ல சாப்பாடு பிஸ்கட் இருக்கு தெரியுமா அதை புக்க்கு நடுவுல வச்சு பிஸ்கட்ட போட்டா குட்டி போடுது குட்டி போடுதுன்னு வச்சுருவோம் ஆஹ் என் மயில் நிறைய குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்ட நல்லா இருந்த தொகையெல்லாம் பிரிச்சு அதுல இருக்குது குட்டி குட்டி இனுக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் தூக்கி நம்ப புக்குள்ள வெச்சிருக்கோம் அழகா இருக்கும் அது படுக்கு பார்த்தால் ஒரு அழகா நீட்டா இருக்கும் அதை தேவையில்லாமல் நம்ம அசிங்கப்படுத்தி அதெல்லாம் ஒரு காலத்துல குட்டி போடுது எடுத்து பார்த்தா ஆனா அதுல கு குட்டியா இருக்கும் எனக்கு இப்ப வரையிலுமே அது ஒரு டவுட் தான் குட்டி போடுமா போடணும் போடுவோம்ன்னு நம்பினேன் ஒரு காலத்துல நானும் என்ன பண்றது இப்பல்லாம் நான் சத்தியமா இல்லை இதுக்கு முன்னால எல்லாம் எனக்கு வந்து அது அந்த க மயில் கலர் மயில் கலர்ன்னுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் இப்ப அதுக்கு அக் அந்த கலர் என்ன அப்படின்னு தெரியும் ஆனால் சின்ன வயசுல ஏதாவது ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து இது மயில் கலர் அப்படித்தான் சொல்லுவோம் இல்லை அதை அப்படியே இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டே வருது என்ன லாவண்யா ஆமாண்டா இப்போ நம்ம ஊரு சைடுல நம்ம என்ன மாதிரி மயில் பாத்திருப்போம் ஒரு பச்சை மயில் பாத்திருப்போம் இந்த மாறி மயில்தானே பாத்திருப்போம் இதே வந்து வெள்ளை கலர்ல மயில் இருக்குன்னு நான் ஒன்னு டைம் சரணாலயம் போயிருந்தேன் பறவைகள் சரணாலயம் அந்த இடத்துலதான் எனக்கு தெரிஞ்சது வெள்ளை கலர் மயில் ஒண்ணு இருக்குன்னு நீங்க அதுக்கு பேரு என்ன சஃப்ரின் நீ போயிருக்கியா அது பெரு என்ன வெள்ளை வெள்ளை மயில் எல்லாம் நீ பார்த்திருக்கியாடா ஆஹ் இல்லடா நான் பார்த்தது இல்லை நான் வந்து அந்த க்ரீன் கலர்ரா ஆஹ் பச்சை கலர்ல இருக்கும் கொஞ்சம் நீல கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும் எங்க அப்பா முதல் முதல்ல எனக்கு ஒரு டிரெஸ் எடுத்திட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ அதை என்ன கலரு அப்படின்னு நான் கேட்கும்போது அது வந்து மயில் கழுத்து கலரு அப்படின்னு சொன்னாங்க ஹம் கரெக்ட்தான ஆமா ஆமா இப்பல்லாம் வந்து அதோட இனமே அழிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்கடா அது அதிகமா இப்போ பாக்குறது இல்லை ஆஹ் அதைவிட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதுதான் நம்ம இந்தியாவோட தேசிய பறவையே அதை சொல்ல மறந்துட்டீங்களே சஃப்ரின் அதை கூடவா நீ மறப்ப சாரி நான் மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அது ஒண்ணும் இல்லை எங்க வீட்டு மாமரத்துல ஏறி உட்கார்ந்திருக்கும் அஹ் மாங்காய் எல்லாம் தெளிச்சு கீழே தள்ளிட்டு தென்னை மரத்திலேயே ஏறி உட்கார்ந்துக்கோங்க அதிகமா பார்த்திருக்கேன் ஹம் நானும் பார்த்துருக்கேன் ஆஹ் அது ரொம்ப தூரம் பறக்கத் தெரியாது தெரியுமா இவ்வளவு பெரிய தொகை இதெல்லாம் வச்சிருக்குதுன்னுதான் பேரு ஆனா அதுக்கு பறக்கவே தெரியாதுடா அதுவும் ஆண் மயில் பாக்க அழகா இருக்குல்ல ஆனா பெண் மயில் நல்லாவே இருக்காதுடா அதுதான் ஒரு அதிசயமே என்ன லாவண்யா அதுவும் கர நீ சொன்னதும் சரிதான்டா ஆஹ் இ இப்பவுமே வந்து எனக்கு வந்து தெரியாது நான் இப்பவுமே வந்து இப்ப எங்கயாவது மழையில பாக்குறேன் அப்படின்னா ஆண் மயில் இதுக்கு வந்து தோகம் இருக்கும் பெண் மயிலுக்கு வந்து தோகம் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஆஹ் இப்போ நீங்க இந்த நம்ம பேசக்குள்ள நீ சொன்ன தெரியுமா இது மாதிரி தான் இருக்கணும் அப்பதான் எனக்கே தெரியும் சரி இப்படித்தான் இருக்கும் போல இருக்குன்னு நான் என்ன நினைச்சுட்டேன்னா அஹ் பெண்கள்தானே அழகா இருப்பாங்க சரி அப்போ வந்து பெண்தான் அழகா இருக்கணும்ன்னா பெண் மயிலுக்குதான் தோகை இருக்கும் அதுதான் அழகா இருக்குன்னு இப்பதான் தெரியுது ஆண் மயிலுக்குத்தான் அதோட தோகை இருக்குண்ணே அது போல வந்து அதோட தோகை பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நிளமாவே இருக்காது அது ரொம்ப நீட்டா இருக்கும் அதை பாக்கவே ரொம்ப அழகா இருக்கும் நான் எங்க பார்த்தேன்ன திருச்செந்தூர் கோவில்ல பார்த்திருக்கேன் அப்படியே மேல அது உட்கார்ந்து இருக்கும் அது உட்கார்ந்து இருந்துச்சு ஒன் டைம் அந்த இலை மேல

ஆஹ் நான் நிறைய பாத்துருக்கேன் எங்க வீட்டு தோப்புல்லாம் நிறைய வந்து உக்காந்திருக்கும் வயலுக்கு போனோம்னா மரத்துல இருந்து டக்குனு பறந்து போகும் இதுல என்ன தெரியுமா பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகவே ஆகாது பாம்பு பாத்துச்சுன்னா மயில் என்ன தெரியுமா பண்ணும் பீஸ் பீஸ்ஸ வெட்டி போட்டுரும் ஆஹ் துண்டு துண்டா சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்கும் ஆனா மயில் வந்து பயங்கரமான அது அதோட கால் இருக்கு தெரியுமா அது வந்து சாதாரண நினைக்கக்கூடாது அஹ் அது எந்த அளவுக்கு அழகா இருக்க அந்த அளவுக்கு அது வந்து ஆபத்தானது ஒரு இது அதோட நகங்கள் வந்து அவ்வளவு கூர்மையா இருக்கும்

ஆமா கரெக்ட்தான் எனக்கும் தெரியும் இதை விட நாடகத்துலதான்டா காப் காட்டுவாங்க அப்பதான் எனக்கு தெரியும் இந்த நாகினி நாடகம்லாம் இருக்குல்ல அதுலதான் காட்டுவாங்க மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்னுட்டு அப்பதான் தெரியும்